அமரவைத்த பின்னர் அரியனை பகிர்க்கத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக பான்பா வகுப்பூர்பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாகிப் சிரித்து கொண்டே இப்பொழுது அரியணை கவிழ்த்த கூறியவர் தேவையா சில நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அவர் சிங்காவுடன் துறவி முகா மூக்க சென்றார் ஒரு சாகிப் யாரும் உட்க்கார அனுமதிக்கப்படதா தனது படுக்கைக்கு சென்றார் துறவி வந்து பார்த்தும் மனசுக்குள் கடும் கோவம் வந்தது கட்டில் பலமா அமரவைத்தக கவிழ்ந்தது அவருடைய சக்த்தின் எதுவும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் சரிந்து மனிப்பு கேட்டு தனது வாரிசை ஹரிசன்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 பாக்சாவில் வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் குரு சாகிப்ற்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி சீக்கியர்களும் கேட்ட போது அவரது ரத்தம் கொதித்தது அவர் குரு சாகிப் பிடம் அடுக்கு முறையாளர் களை சீத்து நின்று செய்தியை கேட்டார் ஆயிரத்து எழுனுத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குரு சாகிப் பந்தாசிப் பகதூர்க்கு தனது ஆசிர்வாதங்களை வழங்கினார் பாய் தயாத் சிங் பாய் வினோத் சிங் பாய் கான்சிங் பாய் ரன்சிங்

பஞ்சாப் சென்றார் குரு சாகிப்பை தனது மிக பெரிய எதிரியாக கருதிய வசிப் கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாகிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்ச்சியை பயன்படுத்தினார் தனியாக விடப்பட்டது அவரது உத்தரவின் பேரில் நடியுரில் ஆட்சியாளர் சீங்காவின் பின்னால் தந்து ஆட்களை அனுப்பினார் நாடலில் இருந்து அரசப்படைகள் தம்மை பின்தொடர்வதை அறிந்த பண்டா சிங் அவர்களை தவறாக வழிநடத்துவதற்கான சுற்றி சென்றார் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து இருவத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடியூரின் நகரமான அம்மாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டனர்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 புகாருடன் பாண்டா சிங்கின் வாருவார்கள் பாண்டா சிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சித்தர் வருத்தம் அடைந்தார் அடுக்கு முறைக்கும் சூரையாடலுக்கும் சூரையாடலுக்கும் ஆளாகி இருந்த நீடானி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று எந்த அரசு விசையத்தையும் கொடுக்ககூடதுன்னு எந்த அரசு அறிவித்தனர் இனிமேலாவது அவர்களின்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 மக்களுக்கு நியமிக்கபட்டார் இந்த பெண் கிராமத்து சொதிரிகளை என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரங்களிடம் சென்று புகார் செய்தார் பஞ்சாப் பகுதூரின் வெற்றிகளுக்கும் வெற்றிகளுக்கும் மூல காரணம் ஒன்ருதவா தனக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்து ஒரு கோவிந்த் சிங் ஜியின் ஆசிர்வாதங்கள் மாதனுங்களுக்கு இடையிலான பயணத்தில் இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் மூன்று பெரிய தலைவர்கள் துணிச்சலான மெகமான திறமையற்ற மற்றும் தொலை தூர ஒரு போர் வீரன் எதிரிகளின் எண்ணற்ற தூப்பாகிகளை கண்டும் அசைய வில்லை இவ்வளவு பெரிய படைப்பை பார்த்து பல சம்பளக் காரர்கள் கொள்ளையளர்கள் மற்றும் ஆயுதம் வைத்து இருந்து சுக்க்ஷா நந்தியின் மருமகன்கள் வீரர்கள் களத்தை விட்டு ஓடினார் ஆனால் பண்டா பகத்தூர் மனம் தளர வில்லை அத்தகைய தைரியத்துடன் கலாயி போரில் அவரே எதிகளை எதிர் கொண்டார் வலாற்று போக்கை மாற்றினார் நான்கு பாதூர் நிலத்தை ஒட்டு மொத்த பந்தங்களும் ஒரே நொடியில் கீல் பிரண்டு போனது அவர் தன்னை அவர்களின் ஜெகத்தூர் என்று அழைக்காமல் கால்ப்ஹா பந்தரை தாங்கள் சொந்த ஜோதரை தேர்ந்து எடுக்கும் படி கேட்டுக்கொண்டார் கண்டே பெருமை படுத்தியவை அவர்களின் நம்பிக்கையை வென்றது அணைத்து பந்துகளும் முதுக்கப்பட்டு பாண்டா பாகுதூரை தங்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தனர்

சாமனியர்களின் நண்பர்காக இருந்து அவர் அவர்களின் பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கேட்டு அறிந்தார் அதற்காக அவர் சில செமையங்களில் தன்னை ஆபத்தில் ஆழ்த்தினர் ஆறு மாத ஒருமைப்பாடு எந்த மத புத்தகங்களையும் அல்லது ஒரு இடத்தையும் ஒரு போதும் அவமதிக்கோ பாக்கவோ அல்லது தீங்கு செய்ய கூடாது ஒரு சாமனவின் தீவிர எதிர்பாளர் ஆனார்

மூட நம்பிக்கை மத வெறி மற்றும் வெறுப்புடன் அவரை எதிர்த்தார் திருமணம்

ஜாஜா ஒரேசிங் பண்டா சிங் தனது மருமகன் சுசின்கவுருக்கு திருமணம் செய்து வைக்க முடி முன் வந்தார் இந்த பிரசாதம் குர் மரியாதவின் படி ஐந்து அன்பர்களின்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

அந்த தவறை அளிக்க என் உயிரை சீக்கிரம் கொடுக்கிறேன் தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்

நம்ம தினமும் சாப்பிடுறதுக்கு வந்து சாப்பிடுறது காலையில எந்த்~ எந்திக்கிறதுல இருந்து இரவு தூங்குறது வரைக்குமே அக்~ விவசாயங்குறது தான் நம்மளோட முழு உயிர் வாழுறதுக்கு வந்து முழு ஆ~ ஆதாரமாவே இருக்கு என்ன மாதிரி ஆதாரமா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா காலையில எழூ~ எழுந்ததுமே தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சுட் டு தேநீர் அருந்துகிறோம் அருந்திட்டு உணவு பொருள் எதாச்சும் வீட்டுல இருக்க உணவை வந்து நம்ம சாப்பிடுறோம். அந்த உணவு எங்கிருந்து வருது அது அடி ப்படை எங்கிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா விவசாயம். விவசாயம் இல்ல அப்படின்னா நாங்க நீங்க யாருமே இந்த பூமியில உயிரோட வாழ முடியாது அப்படிப்பட்ட விவசாயத்தை நம்ம கண்டிப்பா அதை பேணிக்காத்து நல்ல வழியில வந்து அதை வழிநடத்தி கொண்டுபோகணும் விவசாயத்துல என்னென்ன விதமான விவசாயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்செய் விவசாயமும் இருக்கு புன்செய் விவசாயமும் இருக்கு. இப்போ நாங்க வந்து ரெண்டுமே பண்றோம். கரிசக்காடும் இருக்கு வயற்காடும் இருக்கு வயல்காடுயெல்லாம் புன்செய்னு சொல்வாங்க கரிசக்காடுன்னா நன்செய் நிலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரிசக்காட்டுல வந்து நம்ம வந்து என்ன விளைப்போம் அப்படின்னா சோளம், மக்காச்சோளம், பருத்தி, துவரை இது எல்லாமே நம்ம கரிசக்காட்டுல வந்து விளைப்போம இங்க வயக்காட்டுல நம்ம என்ன விளைப்போம் அப்படின்னா நெல், கரும்பு, பருத்தி இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி வயக்காட்டுல வந்து கிணறு இருக்கும் அதனால நம்ம வந்து தண்ணி எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வயக்காட்டுல நடுவோம் தண்ணி இல்லாம மழை பெய்வுறது~ பெயவது~ பெய்ஞ்சுறது மூலமா நமக்கு என்னென்ன விவசாயங்கள் எல்லாம் பெருகுதோ அதெல்லாம் கரிசல்காட்டுல நம்ம விதைப்போம். இது ரெண்டுமே நாங்க பண்றோம். இது நீங்களும் பண்ண ஆரமிக்கணும் அப்பன்னா தான் நம்ம நாட்டின் வளம் வந்து செழிக்கும் மழை பெருகும். தண்ணீரோட பற்றாக்குறை வந்து குறையும். விவசாயத்தை அடிப்படையா வச்சு தான் இந்த பூமியே இயங்கிகிட்டு இருக்கு என்ன தான் நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சாலும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சு நல்லா அதிகமான வளர்ச்சி, பணப்பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா வளருது, விவசாயம் குறஞ்சுக்கிட்டே போகுது வீடுகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கு அப்படின்னா நம்ம உயிரோட வாழ முடியுமா, செங்கல்லையும் கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டுட்டு நம்ம உயிர் வாழ முடியுமா இலைகளையும் மரங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா முடியாது. விவசாயம் விவசாயம் இருந்தா மட்டும் தான் நம்ம எல்லாருமே உயிர் வாழ முடியும். விவசாயங்குறது ஆணி வேர் மாதிரி இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்குமே ஆணிவேர் எதுன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான் புரியுதுங்களா விவசாயத்தை பேணிக்காக்குறது யாரோட கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் கையில தான் இருக்கு விவசாயத்தை பேணி காக்குறது. என்ன தான் நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தொழில்நுட்பத்துல மென்பொருள் ஆய்வாளரா பணியாற்றினாலும் எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலுமே நம்ம ஒரு பகுதி நேரமா ஒரு சின்ன நமக்கு தகுந்தாற் போல ஒரு சின்ன நிலத்துலவ் அந்து விவசாயம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது விவசாயம் பண்ணா பரம்பரையே உக்காந்து சாப்பிட ஏன்னா ஒரு குடும்பம் விவசாயம் பண்ணுச்சுன்னா முந்தைய தலைமுறையும் பண்ணிருக்கும் பிந்தைய தலைமுறைக்கும் அதை சொல்லிக்கொடுத்துருக்கும். அப்போன்னா மட்டும் தான் விவசாயம் வந்து அழியாம வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பண்ற விவசாயத்தை என்னோட குழந்தைகளுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களோட பேரன் பேத்திகள் என்னோட பேரன் பேத்திகள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் விவசாயத்தை கல்வி கற்றால் மட்டும் போதாது கல்வி பாடங்களிலயுமே விவசாயங்கள் இருக்கு அதை படிக்குறது மட்டும் இல்லாம செயல்முறை படுத்தவும் சொல்லிக் கொடுத்திருக்கணும். இப்போ நிறைய பள்ளிகளிலயுமே கம்பு, சோளம் அந்த மாதிரி அறிவியல் கண்காட்சிகளில கொண்டு வந்து நடத்துறாங்க. அதெல்லாம் அறிவியல் கண்காட்சிகளாவே இப்போ ஆகிடுச்சு ஆனா அது இல்லையே நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுன்னாலே விவசாயம் தான். இந்தியான்னாலே விவசாயம் தான் இப்படிப்பட்ட விவசாய நிலத்துல வந்து விவசாயம் அழியாம பாத்துக்குறது இளைஞர்கள் கையில மட்டும் தான் இருக்கு விவசாயம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமைகள் எதுவும் இல்ல. தீமைகள் எப்படி வரும் அப்படின்னா விவசாயதுலயே இப்போ வந்து விவசாயம் பண்றோம், உரங்கள் இருக்குங்கல்லையா உரங்கள் அந்த உரங்கள் செயற்கை உரங்கள் இருக்கு இயற்கை உரங்களும் இருக்கு. இயற்கை உரங்களை தான் அந்த பயிர்களுக்கு இயற்கை உரங்களை போடுறோம் அப்படின்னா விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது செயற்கை உரங்களை போட்டு அந்த மாதிரி நம்ம ஊசி போட்டு இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் இப்போ பச்சை மிளகாய் இயற்கையா விளையுது குடை மிளகாய்னுருக்கு அது இயற்கையா விளையுறதா, இல்ல ஊசி நாலு தடவை ஊசி போட்டு அந்த மிளகாய சின்ன மிளகாய வந்து பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயா ஆக்கிடுறாங்க. இந்த மாதிரி விவசாயத்துலயுமே நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஊழல்களை எல்லாம் குறைக்கணும் நம்ம தான். இளைஞர்களாகிய நம்ம தான் இந்த ஊழல்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும் விவசாயம் மட்டும் தான் நம்ம

சோத்துக்கு அரிசியில தான் கையை வைக்கணும் செங்கல்லையோ மண்ணையோ போய் சாப்பிட முடியாது. அதனால தான் சொல்றேன் விவசாயம் விவசாயம் விவசாயம் அதை யாருமே விட்டுறாதீங்க. ரொம்ப அருமையான ஒண்ணு பழமையான ஒண்ணு, இந்த நாட்டை ஆரம்~ இந்த நாடு தோன்றிய காலத்துல இருந்து எப்படி தமிழ் இருக்கோ அதே போல தான் விவசாயமும். இந்த நாடு நம்ம தமிழ்நாடு உருவானதுல இருந்து எப்படி தமிழ் அழியா~ அழியாத மொழின்னு சொல்றோமோ ஆனா தமிழ் கூட இப்போ இந்த வந்து கொஞ்சம் கு~ அதிக அளவுல கூட குறைஞ்சு கொண்டே தான் வருது நம்ம இப்போ நம்ம நம்ம இவ்ளோ நல்லா தமிழ் பேசுறதுக்கான இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட குழந்தைகளுக்கு தமிழே தெரியுறது இல்ல. ஆங்கில மொழியத்துல சேத்துவிட்ருக்கோம் அதுல வந்து ஆங்கில பாடம் தான் முதன்மை பாடமா இருக்கு. தமிழ் ஒரே ஒரு பாடமா மட்டும் தான் இருக்கு. எல்லாமே ஆங்கிலம். எல்லாத்துலயுமே ஆங்கிலம் வந்துருச்சு. அது போல விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அதை அழியாம பாத்துக்கிறது இளைஞர்களோட கையில தான் இருக்கு சிந்தித்து செயல்படணும், எப்பவுமே சிந்தித்து செயல்படணும் இப்போ விவசயத்துலயே நிறைய இருக்குங்க. நம்ம சாப்பிடுற எல்லாமே விவசாய பொருள்களா சாப்பிடணும் அரிசியில இருந்து காய்கறிகள், தானியங்கள், பயிர் வகைகள் எல்லாமே விவசாயங்களில இருக்கு கேப்பை, களி, சாணை எல்லாமே விவசாயம் தான் வரகு இவை எல்லாமே நம்மளோட ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்துக்காக

தவறிப்போயிடுறாங்க. அதுக்கு காரணம் உடல்நலக் குறைவு அது எதுக்காக ஏற்படுது விவசாயம் விவசாயம் இல்லாத்ததுனால செரிமானம் ஆகக்கூடிய ஆகமுடியாத உணவுகளை நம்ம உண்டோம் இப்போ தான் நிறைய வந்துருச்சுங்களே ஹம் ரொம்ப சுலபமா பண்றதுக்காக நிறைய road ஓர கடைகளில சாப்பிடுறது சாலை ஓரத்துல இருக்க அந்த பெட்டிக்கடைகளில chicken அந்த மாதிரி broiler க்லோ~ கோழிகள் அதெல்லாம் வருத்து சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு இதெல்லாம் தவிர்க்கணும். விவசாயத்தை மட்டும் காப்போம் விவசாயத்தை நல்வழிப்படுத்துவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவசாயத்தை காப்போம்